இதுல ஒரு மிஷின்ல க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு ரூம் இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்கு.

பில்டிங் கிரே வித் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு செஃல்ப் இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு.

இந்த ரெஸ்டாரண்ட்ல மூணு விண்டோஸ் இருக்கு.

அந்த ரெஸ்டாரன்ட் முன்னாடி ஒரு டாய் ட்ரெயின் இருக்கு.

பெட்ரோல் பங்க்குள்ள ஒரு ஆட்டோ இருக்கு.

இந்த கிரௌண்ட்ல ஃபுட்பால் பிளே பண்றாங்க.

பூச்செடிக்கு பக்கத்துல ஒரு பிளாக் கலர் கார் நிக்கிது.

பில்டிங் சுத்தி நறைய ட்ரீஸ் இருக்கு.

பக்கத்திலேயே ஒரு சின்ன கோவில் தெரிது.

உள்ள நெறைய பேர் உக்காந்து பாத்துட்ருக்காங்க.

ஒரு லேடி பிங்க் வித் கிரீன் கலர் சேரி கட்டிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல வாட்டர் வாஷ் பண்ற ஷாப் இருக்கு.

அதுக்குள்ள ஒரு பிளாக் கலர் கார் நிக்கிது.

பெட்ஷீட் மேல ரெண்டு ரிமோட்ஸ் இருக்கு.